அதுல வந்துட்டு நெறைய ஆள் சாந்து சட்டி எல்லா கொண்டு போயிட்ருக்காங்க.

அப்ரோ கம்கி எல்லா நிறைய வந்துட்டு இந்த கான்கிரீட்டுக்காக போட்ருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு சர்ச்சு அதுல நெறைய மெழுகுத்திரி எல்லா ஏத்தி வெச்சிருக்காங்க.

ஒரு இருக்கிறதுக்கான சேரு அப்பறம் அவங்கெல்லாம் செஞ்சு போட்ட மாரி ஒரு இருக்குறதுக்கான பென்சும் போட்ட மாரி இருக்கு.

ஸ்ரீ ராஜேஸ்வரி பூக் லிங்க்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

அப்புறம் சுத்தி நெறைய பைக் எல்லா நிக்குது வெளிய.

பொறவு மஞ்ச கலர்ல நெறைய சாக்கு தெரியுது.

அப்புறம் ஒரு ஆள் தண்ணி ஊத்திட்டு நிக்காங்க அவங்க வந்துட்டு பச்சை கலர்ல ஒரு கோட்டு மாதிரி போட்ருக்காங்க.

ஒரு ஒரு ரெண்டு பில்டிங் தெரியுது.

போஸ்ட் தெரியுது அப்றோ வெள்ளையு சோவப்பு கலந்த ஒரு பெயிண்ட் அடிச்ச ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்னு இருக்குது.

தூரமா ஒரு ரோஸ் கலர் பில்டிங் தெரியுது.

அப்பறம் குளத்துக்கு முன்னாடி நெறைய பாசி எல்லா கிடக்குது.

அதனால நறைய பலூன் எல்லா கட்டிருக்காங்க.

அப்புறம் கொட மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு கீழ ஆட் நெறைய செயிர் எல்லாம் போட்ருக்கு.

அவரைச் சுத்தி நெறிய சின்ன சின்ன கல் எல்லா தெரியுது. சின்ன சின்ன புல்லும் தெரியுது.

ஒ ஒரு ஆள் வந்துட்டு சிவப்பு கலர் சாரி உடுத்துருக்காங்க.

இது வந்துட்டு என்னன்னா ஒரு ஹாஸ்பிடல் .

இதுல வந்து ஒரு ஸ்பீக்கர் ருக்குது.